ஆமா ஆமா குளிர் பிரதேசம் கோழிக்கு வர்ற பறவை காய்ச்சல் கேரளாலதான் அதிகமா வரும்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

ஏன் அக்கா அப்படி அந்த குளிர் பிரதேசம் அதனாலயா

ஓ சரி சரி சரி இப்ப அங்க வந்துச்சுன்னா இங்கேயும் வந்துரும்ல அஹ் அதுதான் main னான விஷயம் என்னன்னா நம்ம mostly அங்க இருந்துதானே குழந்தைங்க இது இது chicken piece அந்த மாதிரி கோ~ கோழி எல்லாம் வாங்குறாங்க

நமக்கு இனி ஆப்பு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

தெரியல அக்கா ஒண்ணு ஒண்ணா அது ஒரு பக்கம் இப்ப corona ஒரு பக்கம் பறவை காய்ச்சல் எல்லாமே வரட்டும்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

இப்ப எந்த படம் நல்லாருக்கா வாரிசா துணிவா உம் நல்லாருக்கா எந்த படம் நல்லாருகு வாரிசா துணிவா இரண்டு படமும் நல்லா இருக்கு தான் நல்லா இருக்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா அஹ் துணிவு வந்து first half நல்லால்ல second half தான் நல்லாருக்குன்னு சொன்னாங்க வாரிசு வந்து பார்க்கலாம்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

இப்படி சொன்னா நம்ம என்ன செய்ய ஆஹ் சரி பரவாயில்லை என்ன படம் வந்தாலும் இத news அ தொறந்தாலே துணிவு துணிவுன்னுதான் போடுறாங்க எங்க அப்பா நானும் காலையிலே உட்கார்ந்து பார்க்கையிலே எடுத்த உடனே அதை போட்டாங்க எங்க அப்பாவே என்னை பார்த்தாங்க பாத்தியா படம் எப்படி இருக்குன்னு நல்லாத்தான் இருக்கு அதுக்கு என்ன செய்ய

அது கொஞ்சம் இப்ப இந்தப் படம் வந்திருக்குன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு வித்தியாசமும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்றாங்க. துணிவு வந்து உம் சூர்யா படம் வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது போல

எப்பன்னு சொல்லிட்டு தெரியலே ready ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க

உம் பொங்கல் பதிவு திருப்பதி கோயில்ல உம்

டிசம்பர்லயே போட்டுருந்தேன்ப்பா எனக்கு டிசம்பர்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கிடைக்கலை seat கிடைக்கலை

book ஆகலை டிசம்பர்னா மார்கழி month start ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ticket கிடைக்கலை இப்ப திரும்ப எங்களுக்கு இன்னும் பிப்ரவரில தான் போட்டிருக்காங்க பிப்ரவரிக்கு அப்புறம்தான் கிடைக்கும் போல

பரவாயில்லை அக்கா இப்ப நல்லதுதான தம்பிக்கு இனி school விட்டுருவாங்க தம்பி பாப்பாவுக்கு அவ்வளவுதான் exam நெருங்கி வந்திடும் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து relax அ போயிட்டு வரலாம்ல

அது சரி இருந்தாலும் சரி கிடைக்கிற time ல போனாதானே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

நான் நான் அந்த அளவு விரும்பிலாம் பாக்க மாட்டேன்ப்பா actors லாம் யாரையும் அவ்வளவுதான் பிடிக்கும் அவ்வளவுதான் நாங்க படமே பார்க்கிறதே அதிசயம் எங்க family

இன்னும் நாலு நாலாறு ரூபாய் அஞ்சு ரூபாய்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 முட்டையை foreign க்கு வந்து இது பண்றாங்க தெரியுமா நாமக்கல்ல இருந்து export பண்றாங்க

ஏவாம் அப்படி அங்க அதிக காசுக்கு வாங்குறாங்கனாலயா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

இங்க do~ இப்ப ஒரு dollar ன்னா இங்க எண்பது ரூபாய் அவங்களுக்கு வெறும் ஒரு ஒரு dollar

ஒரு முட்டை வாங்கறதுனா அவன் குறைஞ்சது ஒரு dollar குடுத்துதான் வாங்குவான்

ஒரு முட்டை அங்க எவ்வளவுக்கு போகுதுன்னு பாத்துக்க பத்து முட்டை இருக்குன்னு வை பத்து முட்டை எண்பது ரூபாய்ன்னு போகும்ன்னு நினைக்கிற நமக்கும் இங்க விலை கூடிட்டே போகுது முட்டை தட்டுப்பாடு வேற கிடைக்குதே நீங்க முட்டைன்னு சொல்லவும் தான் நியாபக~ இன்னைக்கு காலையில நேத்து போ~ நேத்துன்னு நினைக்கிறேன் நேத்து போய் அம்மா evening சாயிந்தரம் முட்டை வாங்கிட்டு வந்தாங்க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

எங்க அம்மா வந்துட்டு இங்க பாரு எப்படி எடுத்து வச்சிருக்கா பாரு முட்டையை வச்சு குட்டி குட்டியா எடுத்து வச்சிருக்கா இதை போயி உங்க அப்பா பார்த்தா திட்டப்போறாங்க அவ்வளவு குட்டியா இருக்கு இன்னைக்கு அதத்தான் அவிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஐய்யைய்யோ ரொம்ப பண்றாங்க வர வர சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அந்த முட்டை பத்தாது அந்த அளவுக்கு சிறுசாயிருச்சு நானு நேத்து முட்டை பொறிச்சு குடுத்தேன்ல பிள்ளைங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு ஒரு முட்டை குட்டி முட்டை நமக்கெல்லாம் அதெல்லாம் பத்தாது இப்பல்லாம் இப்ப உள்ள இதுக்கு ரொம்ப குட்டியுண்டு ஆக்கிட்டாங்க என்னென்னதான் பண்ணப் போறாங்கன்னே தெரியல

பரவாயில்லை என்ன பண்றது அப்படியே இந்த life ஓட வாழ்ந்துதான் ஆவணும்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

அண்ணா எங்க அக்கா வேலைக்கு போயிட்டாங்களா உம் போயிட்டாங்கடா சரி உம் சரி bye free ஆயிட்டு கூப்பிடு அப்புறமா சரியா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 அஹ் சரிக்கா தம்பியை ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க உம் கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன் சரியா அம்மாவை கேட்டேன்னு சொல்லு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

அதான் நல்லது சாப்பிட்டு உடம்பை கிடம்பை தேத்தி வச்சுக்க அப்புறம் என்ன பண்ண போற வீட்ல சரிக்கா சரிக்கா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

அப்பாவை கேட்டேன்னு சொல்லு, அம்மாவை கேட்டேன்னு சொல்லு வந்தா வாங்க வீட்டுக்கு வாங்க சரியா

ம் நாத சொல்லுக ம என்ன வேணும் okey எந்த மாரி books வேணும் okey mam குழந்திகா book வேணும் mam எந்த picture நாளும் okay தா mam dora

yes mam அதுக்குஅப்புறம் okey bsc ba அ yes mam

ம் yes mam அப்போ நீங்க ஆறு books வாங்கும் போது two thousand இருக்கத்தானே செய்யும் okay ம வேற எதாவது books வேணுமா எங்க கிட்ட நெறைய books ல இருக்குமா சமையல் books ம் okay mam okey okey okey okay mam okay mam okey ம் சரிங்க mam mam

okey mam okey mam yes mam okey meadam okay mam okey mam ஓ okay okey mam okey mam app okay கொஞ்சம் ஆஹ் பேசுங்காம ஒன்னும் கேக்கல ஆஹ் கேக்குது சொல்லுங்கம்மா எப்படி இருக்கணும் mam okey mam புதுசா பாத்துட்டு நாங்க அத பண்ணோம் first oder பண்ணோம் first one set oder பண்ணி பாத்தோம் அதல எப்படி குடுத்து இருக்காங்க நா நம்ப மொத்தமா ஒரு வாங்கி படிப்போம் TNPSC group four அதல எப்படியும் மூவாயிரம் pages இருக்கும் அதல அந்தமாரி books நம்ப வாங்கி படிச்சி இருப்போம் yes mam அனா வந்து இப்போ ரேஷன் கடியல வந்து என்ன பண்ணி இருக்கானா ஒவ்வொரு part அஹ் பிரிச்சி இருக்காங்க separate பிரிச்சி நுப்பதி எட்டு book இருக்கு அதால அதுவோம் இல்ல ம அந்த box என்ன இருக்குன்னு நீங்க revision எப்படி பண்றது கலையால எத்தனை hour படிக்கணும் evening எத்தனை hour படிக்கணும் time tebul அதுல வந்து அவ்ளோ perfect okay okey mam revision வந்து may month வர பொது revision வந்துஅந்த குள்ள ஒவ்வொரு நாளும் நீக்க வந்து என்ன பிடிக்கணும்அது குள்ள நீக்க revision பண்ணும் குடுத்து okay இருகாங்க அதுக்கு அப்புறம் அந்த box லஎன்ன இருக்குனு பாத்தீங்கன்னா ஒரு பாத்து வருசத்துக்கான எடுத்துக்காட்டு example இருக்கும்

இவ்ளோவும் அதுக்குள்ள இருக்கு ol box reat ஐந்துதயிரம் discount அத அதோட மொத வில்லை ஐந்துதயிரம் okay நாங்க அவ்ளோதா அங்க இருது oder வங்கினோம் நீங்க normal எங்கிட்ட வாங்காம அவங்க கிட்ட derek youtube link இருக்கு அத oder பண்ணி வாங்கனாலும் five thousand okay okey இப்போ நாங்க என்ன பண்றன five thousand அத வாங்கி fity%discount பண்ணி fourthousendfiveundeer கொடுக்கரும் இப்போ அந்த மாரி ஐந்து set வன்கணோம் அதுல two set seal ஆய்டுச்சு அதுல ஒரு set நானே வாங்கிட்டா ஏ பொண்ணு TNPSC exam படிக்கிற அவளுக்கு வாங்கி ந use பன்னிட்டு இருக்க நல்ல இருக்கு ferpeck இருக்குஅவளுக்கு எப்படின்னு கலையால எழுத்துச்சி படிக்கிற அப்டி இல்லே ந அவ collge கொண்டு போற குட்டி குட்டிதான இருக்கு ok okay mam கொண்டுபோய் படிக்கிற அந்தமாரி அவோனகுல்லு useful இருக்கும் என அவ்ளோ பெரிய புக் தூக்கிட்டு பொய் collage பொய் படிச்சிட்டு இருக்க முடியாது இல்ல நீங்க வெலகிப்போரிங்கண்ணாஅந்த இடத்துக்கு தூக்கிட்டு போக முடியாது இப்போ அது குட்டிய இருந்துச்சி அப்டினா நீங்க டக்குனு தூக்கி bag வச்சிட்டு போல இல்ல

அந்த மாரி ஒவ்வொரு offer தம இப்போ நாங்க வந்து மொத்தமா offer போடமுன எங்களுக்கு எந்தவொரு profit இருக்காது es mam correct mam two month oness time one month oness timeoffer தா ம ம் okay இப்போ எந்த மாரி offer போய்ட்டு இருக்குன்னு ந five thousand மேல வன்கணாக்கனா அவங்களுக்கு thousand கிடக்கும் அவ்ளோதா ம அவ்ளோ பண்றதே பெருசு ம அதனாலதாம இப்போ நேரிய commenss வந்துட்டு இருக்கு இப்போ நீங்க finv thousand வாங்கி அதல thousand less உங்களுக்கு என்ன கிடைக்கும் என எங்களுக்குஒரு ஆளுக்கு thousand அப்டினா மொத்தம் பத்துஆளுக்கு பத்தாயிரம் அந்தமாரி எங்களுக்குதா நஷ்டம் நாங்க வந்து எங்க coustmer sdertification work பண்ணிட்டு இருக்கோம் இல்ல ம நாங்க book வாங்குற rate seale பண்றது கிடையாது வாங்கறது விட அறுவதுரரூபா ஐம்பதுரூபா கம்மியதா தரும் இப்போ வந்துட்டு ஒரு book வாங்கிட்டு பண்ணுகுனு கேட்ட பன்ன முடியாது நீரிய book வங்கிட்டு பண்ணுங்கன்னு கேட்ட ten%leas பண்ணுவோம் okey அந்தமார்லபோச்சி உங்களுக்கு வேரமாறி book வேணுமா ம சமையல் veg non veg ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் ரெண்டுமே வேணும் okey okay மம thank you mam okeyfree tiyp normal ரொம்ப பெருசு program books அப்டிதா அது வந்து five hundred sixhundred ஆமா என அதுல gol program books அதுல இருக்கும் அப்டினு வரும் போது அது அவ்ளோதா அதுவந்து leas ஆகும் but reat six hundred reat ஆகும் அவங்க விக்கும்போது five hundred five fifty ஆகும் okay mam okay c program book இருக்க mam அஹ் c program java இருக்குமா okey mam அதுவும் same rate ஆகும் பைதான் இருக்க mam பைதான் book இருக்குஅது குடுக்கலாம் அப்புறம் gk book வேணும் gk general knowledge book TNPSC exam இருக்கு இல்ல அதுலே மூணு books gk question answer தா இருக்கு அதுவோம் தேவையில்ல உங்களுக்கு அது போதும் அதுவும் இல்லம நல்ல தெரிஞ்சிக்கணும் அப்படினா நெனச்சிங்க அப்டின அதுக்கான நேரிய books இருக்குமா okay okey mam spoken english book இருக்குமா okey ம வேற typreting books ல இருக்கு தமிழ் Rhymes இங்கிலிஷ் Rhymes ரென்னுமே இருக்கு ம ரெண்டுமே வேணுமா lesion இருக்குறது வேணுமா இல்ல General இருக்குறது வேணுமா okey okay ம அப்றம் கோலம் இருக்கு கோலத்துள்ள நேரிய TIPE BOOKS இருக்கு ரங்கோலி புலிக்கோலம் இருக்கு அதல உங்களுக்கு எந்த மார்ல வேணுமா okey mam ரங்கோலி கோலம் வேணுமா அவ்ளோதா okey

இல்ல அந்தமாரி நாங்க வாங்குறது இல்ல ம எங்களை படிக்க முடியல ரொம்ப கூடிய இருக்கு எழுத்து கண்ணுக்கு தெரியலஅப்டினு சொல்ராங்க நாங்க பெரிய book இருக்கு அந்த குட்டி பூக்குள இருக்குறதுதா இதுலயும் பெரிச இருக்கும் படிக்கும் பொது புரிய மாடுனு சொல்ராங்க நாங்க கடியால derecet infom பண்ணதுக்கு அப்புறம் குட்டி book இப்போ வரத்து இல்ல அதே book அனா எழுத்துல கொஞம் பெருசா வரும் பெரிய book அவ்ளோதா ம வரும் நாங்க அதுவும் reat மத்தள Size மட்டுதா சின்ன குழாதிங்கள படிப்பாங்க ம மதியிருக்காங்க இத வந்து கவனிச்சு படிச்சாங்கன்னா கண்ணுல problem வரும் அதனால அவங்க வந்து comline பன்னதுனால நாங்க story மட்டும் கொஞம் பெருசா normal size reat அதே தா நீங்க ஒன்னும் கவலை பட வேணாம் reat குடல இருக்காதுஇப்போ drawing book ல நீங்க abc book reat அந்த தா இப்போ ரொம்ப சத்திய உள்ள book எதுன்னு பத்தின TNPSC java book அந்தமரித்த அதுக்கு அப்புறம் வந்து java progeam இருக்கு இல்ல இந்த மட்டுத reat சத்திய இருக்கும் மத்த எல்லாமே கம்மியா ம இருக்கும் okay okey mam subject voices book One hundred and two hundred தா இருக்கும்

okey ம அது எல்லாமே இருக்கு தமிழ் book மட்டுமே வேற எதாவது வேணும் ம okey okay தமிழ் book எங்க கிட்ட இருக்கு maths book இல்ல ம நீங்க எப்ப வருவீங்கன்னு சொன்னிங்க ந நாங்க two days odear போட்டுவோம் okey monday shop வரமறி இருக்கும் yes mam okay mam monday oder போடுற two days வந்துடும் mam அ சொல்லுங்க ம

ஆமா ம five thousand மேல எவ்ளோ வாங்குனாலு thousand discount வரும் அதுவும் வந்துட்டு ten days போயிட்டு இருக்கு அதுவும் ten days முடிஞ்சிரும்

அது என்னனு பாத்தீங்கன்னா நீங்க first time எங்க கடிக்கு வறிஞான உங்களுக்கு வந்து customer card ஒரு போட்டு கொடுப்போம் அதுல வந்து எப்படின்னு அது வந்து உங்களுக்கு யாராவது சொல்லி இருப்பாங்க இல்ல இந்த shop போங்கன்னு அந்தமாரி நீங்க ஒரு இரண்டு பெருகிட்ட சொன்னிங்க ந உங்களுக்கு கிளை ஐந்து பேர் இருகாங்க அப்டினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு prize விழுங்கும் அதாவது three thousand velvuw உள்ள gift vowcher